ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு போஸ்ட்லையும் போட்டுருக்காங்க.

இவ்ருக்கு முன்னாடி நறைய டைனிங் டேபிள் பிளஸ் சேரு இருக்குது.

கோலம் நடுவுல டார்க்ப்ளூவும் அதுக்கு அவுட்ரேரியா வைட்டும் அதுக்கு அவுட்டர் ஏரியா ஒரு கலரும் அந்த இலைகளுக்கு க்ரீனும் போட்ருக்காங்க.

பலசரக்கடை சொல்லலாம் இந்த கடையில கம்ப்யூட்டர் அப்புறம் தராசு அளக்கக்கூடியது கம்ப்யூட்டர் தராசு இருக்குது.

கிட்ட பெரிய ஒரு கட்டவுட் வெச்சிருக்காங்க அது கிட்ட ஒரு மணி மேடை இருக்குது.

இந்த ஸ்கூல் ஓட என்டரன்ஸ் ல ஒரு கார் ஒன்னு நிப்பாட்டிருக்காங்க.

இந்த ஹோட்டல்ல டைனிங் டேபிலும் இருக்குது.

ஒரு டைனிங் டேபிள்ல ஒரு சேர் இருக்குது.

இது ஒரு புக்கு கடெ.

ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு அந்த பகுதியில போட்டுருக்காங்க.

வண்டியில ஒரு ஆள் ஏறி நிக்கிறாரு.

இந்த கடையோட ஃபிரண்ட் சைடுல ஒரு ஆண் ஒரு பெண் நிக்கிறாங்க.